க்ஸ்ஃபிக் ஐ பயன்படுத்தி பீட்பேக் வரைபடம் உருவாக்குவது குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
ப்ளாக் டயாகிராம் உருவாக்குவது குறித்த டியூட்டோரியல் லில் இப்போது பார்க்கும் வரைபடத்தை உருவாக்கினோம்
அதை ப்ளாக்ஸ் டியூட்டோரியல் என சொல்லுவோம்
இதை தொடரும் முன் ப்ளாக்ஸ் டியூட்டோரியல் ஐ கற்கவேண்டும்
இந்த டியூட்டோரியல் லில் இந்த பக்கத்தில் காட்டப்படும் வகை ப்ளாக் டயாகிராம் களை உருவாக்குவதை காணலாம்
நான் க்ஸ்ஃபிக் ன் வெர்ஷன் 32 பாட்ச் லெவல் 5 ஐப் பயன்படுத்துகிறேன் ப்ளாக்ஸ் டியூட்டோரியல் ல் உருவாக்கப்பட்ட blockபிக் என்பதில் இருந்து ஆரம்பிக்கலாம் க்ஸ்ஃபிக் க்குச் செல்வோம்
பைல் ஐ முதலிலும் பின் ஒப்பன் ஐயும் தேர்வு செய்யலாம்
உள்ளீட்டு பெட்டியில் ப்ளாக் என உள்ளிட்டு ஒப்பன் ஐ அழுத்தலாம்
அல்லதுblockfig மீது இரட்டை சொடுக்கு சொடுக்கலாம்
பைல் இல் சேவ் ஏஎஸ் தேர்வை பயன்படுத்தி இதை பீட்பேக் என மாற்றி சேமிக்கலாம்

இப்போது feedbackபிக் என்ற பைல் உள்ளது
கிரிட்ஸ் மீது சொடுக்கி கிரிட் களை பொருத்தலாம்
வலது பக்கம் உள்ள ஸ்க்ரோல் பார் ஐ பயன்படுத்தி கேன்வாஸ் ஐ மேலும் கீழும் நகர்த்தலாம்
மேல் வலது பக்கம் ஒவ்வொரு சொடுக்கி பட்டனின் வேலையும் காட்டப்படுகிறது
இந்த வேலை செயலைப்பொறுத்தது
இதை புரிய வைக்க சொடுக்கியை செங்குத்து ஸ்க்ரோல் பார் க்கு கொண்டு செல்கிறேன்
இடது பட்டன் க்கு அடுத்துள்ள குறிப்பை பாருங்கள்
அதைக்காட்ட என்னால் சொடுக்கியை நகர்த்த முடியாது
ஏனென்றால் கர்சர் ஐ ஸ்க்ரோல் பார் ல் இருந்து நகர்த்தினால் பட்டன்ஸ் ன் வேலை மாறிவிடும்
இடது பட்டன் கேன்வாஸ் ஐ மேலேயும் வலது பட்டன் அதை கீழேயும் நகர்த்துகிறது இடது வலது பட்டன் களுக்கு பதிலாக நடு பட்டன் ஐ சொடுக்கிப்பிடித்து கேன்வாஸ் ஐ மேலும் கீழும் நகர்த்தலாம்
இதே போல் மேலே உள்ள ஸ்க்ரோல் பார் ஐப் பயன்படுத்தி கேன்வாஸ் ஐ இட வலமாக நகர்த்தலாம்
இப்பொழுது பெட்டியை மையத்தில் வைக்க நடு பட்டன் ஐ சொடுக்கிப்பிடித்து கேன்வாஸ் ஐ மையத்திற்கு இழுக்கிறேன்
சொடுக்கியை விட பெட்டி மையத்துக்கு நகர்ந்துவிட்டது
இந்த ப்ளாக் கிலிருந்து பீட்பேக் வரைபடத்தை உருவாக்கலாம்
இந்த பெட்டியை பிரதி எடுக்கலாம்
பெட்டி மீது சொடுக்கி அதை தேர்வு செய்யலாம்
சொடுக்கியை புது இடத்திற்கு நகர்த்தி சொடுக்கலாம்
கொஞ்சம் உரையை உள்ளிடலாம்
இடது பக்க பானலில் இருக்கும் ட் ஆல் காட்டப்படும் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஐ சொடுக்குவோம்
உரையின் எழுதுரு அளவை தேர்வு செய்யலாம்
சொடுக்கியை வால்யூ பெட்டிக்கு எடுத்துச் சென்று 16 ஐ உள்ளிடவும்
செட் ஐ சொடுக்குக
அட்ரிபியூட்ஸ் பேனல் ல் டெக்ஸ்ட் ஜஸ்ட் பட்டன் ஐ சொடுக்கவும் நடு ஒழுங்கை தேர்வு செய்வோம்
முதல் பெட்டியின் நடுவில் சொடுக்கலாம்
மன்னிக்க நான் சரியான இடத்தைத் தேர்வு செய்யவில்லை கர்சர் ஐ வெளியில் கொண்டுவர வேறு இடத்தில் சொடுக்குகிறேன்
அதன்பின் சரியான இடத்தில் சொடுக்குகிறேன்
கன்ட்ரோல் என உரையை உள்ளிட்டு சொடுக்குகிறேன் அம்புக்குறிகளுடன் இன்னும் சில வரிகளை சேர்க்க வேண்டும்
பாலிலைன் பட்டன் ஐ தேர்வு செய்யலாம்
அட்ரிபியூட்ஸ் பேனல் ல் அரோவ் மோடு பட்டன் ஐ தேர்ந்தெடுத்து இரண்டாம் தேர்வை தேர்ந்தெடுக்கலாம்
அரோவ் டைப் பட்டன் ஐ சொடுக்கி ஒரு அம்புக்குறியை தேர்ந்தெடுக்கலாம்
வரி ஆரம்பிக்க வேண்டிய இடத்தில் சொடுக்கலாம்
வரி முடிய வேண்டிய இடத்துக்கு சொடுக்கியை கொண்டு போகலாம்
அங்கே சொடுக்கியின் நடு பட்டன் ஐ அழுத்தலாம்
அம்பு முனையுடன் கோடு தயார்
எனக்கு ஒரு வட்டம் இட வேண்டும்
இடது பக்க பானலில் இடது பக்கம் இருக்கும் வட்டத்தை சொடுக்குவோம்
முதல் பெட்டியின் இடது பக்கத்தில் அதை வைக்கலாம்
சொடுக்கலாம்
சொடுக்கியை இழுக்க இழுக்க வட்டம் பெரியதாகிறது
சரியான அளவு வந்ததும் சொடுக்கி பட்டன் ஐ விட்டுவிடலாம்
வட்டம் நான் நினைத்ததை விட பெரியதாகிவிட்டது
மேலே உள்ள எடிட் பட்டனைக்கொண்டு இதை செயல் நீக்கலாம்
இடது பக்க பானலில் உள்ள டெலீட் பட்டனை பயன்படுத்தி இந்த ஆப்ஜெக்ட் ஐயே நீக்கலாம்
அதை இப்பொழுது செய்யலாம்
குறுக்கிழைகளுடன் மண்டை ஓடு போன்ற குறி தோன்றுகிறது
எல்லா ஆப்ஜெக்ட் களின் கே pointகளும் காணப்படுகின்றன
வட்டத்தை குறிக்கும் ஒரு கே பாயிண்ட் ஐ தேர்ந்தெடுத்து சொடுக்கவும்
ஒரு வேளை தவறான ஆப்ஜக்டை நீக்கிவிட்டாலும் பதட்டப்பட தேவையில்லை
அதையும் செயல் நீக்கம் செய்யலாம்
எடிட் பட்டன் ஐ சொடுக்கிப்பிடித்து உண்டோ க்கு சென்று அதைவிடவும்
ஒரு வேளை ஆப்ஜெக்ட் கள் மிகச்சமீபத்தில் இருந்தால் தேர்வு செய்வது கடினமாக இருக்கலாம்
இதை ஜூம் அம்சத்தால் கையாளலாம்
மேல் இட பக்க வியூ பட்டன் ஐ சொடுக்கிப்பிடித்து ஜூம் தேர்வுகள் ஒன்றில் விடவும்
ஜூம் டோ பிட் தே கேன்வாஸ் ல் சொடுக்கியை விடுகிறேன்
இப்போது ஆப்ஜெக்ட் களை எளிதில் பார்க்க்க முடிகிறது
வட்டத்தை இப்போது நீக்குகிறேன்
ஜூம் ஐ நீக்கலாம்
ஸ்க்ரோல் பட்டன் களை பயன்படுத்தி வரைபடத்தை நடுவில் வைக்கலாம்
நான் தவறுதலாக வேறு எதையாவது நீக்கக்கூடும் என்பதால் இங்குள்ள டிலீட் சிம்போல் ஐ வைத்துக்கொள்ள விரும்பவில்லை வேறு பட்டன் ஐத் தேர்வு செய்து இதை மாற்றலாம்
இடப்பக்க வட்டத்தை தேர்வு செய்கிறேன் வட்டத்தை மீண்டும் வரைகிறேன்

இந்த கோட்டில் இருந்து மற்றொரு கோட்டை வரைய விரும்புகிறேன்
அதற்கு அந்த கோட்டின் மீது ஒரு புள்ளி வைக்க வேண்டும்
இடப்பக்க பேனல் ல் உள்ள லைப்ரரி ஐ சொடுக்கலாம்
லைப்ரரி ஒரு புத்தக அடுக்கால் காட்டப்படுகிறது
ஒரு உரையாடல் பெட்டி திறக்கிறது
லைப்ரரி க்கு அடுத்து நோன் லோடெட் என்கிறது
அதை சொடுக்கி பிடிக்கலாம்
கிடைக்கக்கூடிய லைப்ரரி களின் பட்டியல் தோன்றுகிறது
லாஜிக் லைப்ரரி க் கு சொடுக்கியை நகர்த்தி விட்டு விடுவோம்
ஸ்மால் டாட் ஐ இரட்டை சொடுக்கு செய்து தேர்வு செய்யவும்
உரையாடல் பெட்டி மூடப்படுகிறது
குறுக்கிழைகளுடன் தேர்ந்தெடுத்த சின்ன புள்ளி தெரிகிறது
கோட்டின் மீது சொடுக்குவதால் புள்ளியை வைக்கவும்
குறுக்கிழைகளுடன் தேர்ர்ந்தெடுத்த சின்ன புள்ளி மீண்டும் தெரிகிறது
அதாவது வேறெங்கும் இந்த புள்ளியை வைக்க வேண்டுமானால் அது தயாராக உள்ளது
நாம் அதை வேறெங்கும் வைக்க விரும்பவில்லை
சொடுக்கியின் வலது பட்டன் ஐ சொடுக்கி அதை நீக்கலாம்
வலது பட்டன் உண்டோ செயலை செய்கிறது புள்ளி தேர்வு நீக்கப்பட்டது
இந்த புள்ளியில் இருந்து வட்டத்துக்கு ஒரு கோடு வரையலாம்
பாலிலைன் ஐத் தேர்வு செய்யலாம்
ஏற்கனவே தேர்வு செய்த அரோவ் மோடு மற்றும் அரோவ் டைப் நினைவில் இருக்கிறது
குறிப்பிட்ட ஒரு அமர்வில் க்ஸ்ஃபிக்
பாராமீட்டர் மதிப்புகளை நினைவில் கொள்கிறது
புள்ளியில் சொடுக்கலாம்
சொடுக்கியை கீழே நகர்த்தி சொடுக்கலாம்
சொடுக்கியை இடது பக்கமாக வட்டத்தின் கீழ் வரை கொண்டு சென்று திருப்பி சொடுக்கலாம்
வட்டத்துக்குள் சொடுக்கியை நகர்த்தி நடு பட்டன் ஆல் சொடுக்கலாம்
வட்டத்தின் இடது பக்கம் பிரதி எடுப்பதன் மூலம் இன்னொரு கோட்டை வரையலாம்
இந்த படத்தை க்ஸ்ஃபிக் இன் மேல் இடது மூலையிலுள்ள பைல் பட்டன் ஐ பயன்படுத் தி சேவ் ஐ தேர்ந்தெடுத்து சேமிக்கலாம்
இப்போது பைல் ஐ எக்ஸ்போர்ட் செய்யலாம்
பைல் பட்டன் ஐ மீண்டும் சொடுக்கி எக்ஸ்போர்ட் ஐ தேர்ந்தெடுக்கலாம்
முதலில் லாங்குவேஜ் ஐயும் பின் பிடிஎஃப் ஐயும் தேர்ந்தெடுக்கலாம்
feedbackபிடிஎஃப் என்ற பைல் கிடைக்கிறது
இதை ஒப்பன் feedbackபிடிஎஃப் என்ற கட்டளையால் திறக்கலாம்
இப்போது நமக்கு தேவையான ப்ளாக் டயாகிராம் கிடைத்துவிட்டது
நம் நோக்கத்தை முடித்து விட்டோம்
இப்பொழுது உங்களுக்கு ஒரு வேலை
ப்ளாக் களை வேறு ஆப்ஜெக்ட் களால் மாற்றவும்
புரட்டுதல் சுழற்றுதல் போன்ற செயல்களை முயற்சி செய்து பாருங்கள்
feedbackபிக் fileஐ ஒரு திருத்தியில் திறந்து பார்த்து வெவ்வேறு கூறுகளை அடையாளம் காணுங்கள்
லைப்ரரி ஐ பயன்படுத்தி வெவ்வேறு ப்ளாக் டயாகிராம் களை வரைந்து பாருங்கள்
ஸ்போக்கன் டியூட்டோரியல் என்பது இந்திய அரசின் மார்ட் ன் நிமைக்ட் மூலம் ஆதரிக்கப்படும் டால்க் டோ ஆ டீச்சர் புரொஜெக்ட் ன் ஒரு பகுதி ஆகும் இது பற்றி மேலும் அறிய httpspoken tutorialorgNMEICT Intro ஐக் காணவும் உங்களின் பங்களிப்பையும் கருத்துகளையும் வரவேற்கிறோம்
மூல பாடம் கண்ணன் மௌத்கல்யா